இது ஒரு கோயில் பெரிய கோயில் குடார கோயில் போல இருக்கு.

சைடு வாக்ல பாத்தா ரோப்பு அருக்கக்கூடிய வாலு அதெல்லா இருக்குது. அத தல்லி தல்லி தலியா அறிக்கா மாறி அந்த மிஷின கயிர்கடி எழுத்துவேச்சிற்கு.

ஒரு ஆளு பாத்துட்டு இப்படி ஹெல்மெட் தூக்கி போகுது இன்னொரு ஆளு அதுக்கு கீழ பாத்துட்ருக்காங்க நெறய பேரு வேங்க எதுக்கி பாதுட்ருக்காங்க.

இது ஒரு ஹரிணி ஹோண்டா பைக் ஷோரூம் சர்வீஸ் போல இருக்கு.

ஒரு சமபந்தியில தண்ணியெல்லாம் வச்சிருக்கு நீளமான சேர் நீளமான டெஸ்க் எல்லாம் போட்டு எல்லா கரெக்டா கரெக்டா பண்ணி வச்சு போட்டு இருக்காங்க சோறு தவிர மிச்ச எல்லா வச்சுருக்காங்க கூட்டு எட்டு வக கூட்டு அதுல வச்சி வச்சிருக்காங்க.

இது ஒரு பெரிய அஅ சின்ன ஒரு கம்ப்யூட்டர் தயாரிக்கற ஒரு இந்த கம்பளைண்ட் பண்ண கூடிய இடம் போல இருக்குது.

ஓரு ட்ரே இருக்கு ட்ரெயல தொறந்து இருக்கு மேல மதர் போடு அந்த போட் எல்லா இருக்குது சோல்டரிங் பண்ண ஒரு மெஷினர் இருக்குது.

ரெண்டு சைடு வாக்குல ரெண்டு டியுப் வச்சுருக்கு.

ஒவ்வொரு வாசல் முன்னாடி ஒரு கார் நிக்குது.

அடுத்த கட்டம் போட்ட டைல்ஸ் மார்பிளும் போட்டுருக்காங்க சுத்தி சீட்டு மாறி போட்டு வச்சிருக்காங்க.